புற்றுநோய்களில் இவ்வகை இயக்குநீர்கள் பங்கெடுக்கின்றன. எடுத்துக்காட்டாக மார்பகப் புற்றுநோய், கருப்பை புற்றுநோய், விந்தகப் புற்றுநோய், முன்னிற்குஞ்சுரப்பி புற்றுநோய், என்பவற்றுடன் தைராய்டு புற்றுநோய், எலும்பு புற்றுநோய் என்பனவாகும். வேறு நோய்கள் என்று இதனுடன் தொ~ உற்று பார்க்கும் போது குலு~ gluten ஒவ்வாமை எனப்படும் ஒரு தன்னுடல் தாக்குநோயானது, பல்வேறுபட்ட புற்றுநோய்க்கான சூழிடரை அதிகரிப்பதாகவும், மனித இரையாகக் குடற்பாதைப் பகுதிகளில் தோன்றும் புற்றுநோய்கள் உருவாவதில் இந்த சூழிடர் அதிகரிப்பு அதிகளவில் இருப்பதாகவும் அறியப்பட்டுள்ளது. ஆனால், gluten ஒவ்வாமை இருப்பது கண்டறியப்பட்டு, தகுந்த சிகிச்சைகளுக்கு உட்பட்டு, gluten அற்ற உணவுகள் ஆரம்பித்த பின்னர், புற்றுநோய்க்கான சூழிடர் குறைந்து நோய் கண்டறிவதில் ஏற்படும் தாமதம், அதனால் gluten உணவுகளைத் தொடர்ந்து உண்ணல் போன்ற நிகழ்வுகள் புற்றுநோய்க்கான சூழிடரை அதிகரிக்கும். பொருள்சார் காரணிகள் என்று நாம் அதை பார்க்கும் போது சில பொருட்கள், வேதிப் பொருட்களின் காரணமாக அல்லாமல், அவற்றின் அமைப்பு மற்றும் தோற்றமும் காரணமாகவும் புற்றுநோயைத் தூண்டலாம். இதற்கு மிகவும் முக்கியமான எடுத்துக்காட்டு, கல்நார் வகைப் பொருட்களுக்கு நீண்ட நாட்கள் வெளிப்படுத்தப்படும்போது, நுரையீரல் புற்றுநோய் தோன்றுவது அதிகரித்தல் ஆகும். இயற்கையாக அல்லது செயற்கையாக உருவாக்கப்படும்போது இதுபோன்ற நார்த் தன்மையான பொருட்களுக்கு மிக நீண்ட காலம் வெளிப்படுத்தப்படும்போது புற்றுநோய் சூழிடர் அதிகரிக்கும் உடலில் ஏற்படும் அதிகர்ச்சிகள் புற்றுநோய் சூழிடரைக் கூட்டுவதற்கான காரணியாக இருப்பது சரா~ சரியாக ஆய்ந்தறியப்படவில்லை. எலும்பு உடைவு எலும்புப் புற்றுநோயை உருவாக்கும் என்பதும் சரியாக நிரூபிக்கப்படவில்லை. அதேபோல் வேறு உடல் அதிர்ச்சிகள்

திருத்துவதற்கான செயல்முறைகள் உடலில் உண்டு. சில காரணங்களால் அந்தப் திருத்தப்படாவிட்டால், பிறழ்வுகள் பிழைத்துக் கொள்ளும். அத்துடன் உயிரணு~ உயிரணுப்பிரிவின்போது அவை மகள் உயிரணுகளைச் சென்றடையும். பொதுவாக, நம் உடல் நம்மை புற்றுநோய்க்கெதிராக பல வகைகளில் பாதுகாக்கிறது. எடுத்துக்காட்டாக நாம் பார்க்குபோது உயிரணு தன்மடிவு, உயிரணு முதிர்ச்சி போன்றவையாகும். எனினும், பிறழ்வுகள் பிழைத்துக் கொள்வதற்கும், மேம்படுவதற்கும் ஏற்ற சூழ்நிலைகளில், இவ்வகையான பிழை திருத்தும் முறைகள் பலதடவை சிறு காரணங்களால் தோல்வி அடைகின்றன. எடுத்துக்காட்டாக, இச்சூழ்நிலைகளில் புற்றுநோய் ஊக்கிகள் தொழிற்பட ஆரம்பித்திருக்கலாம் அல்லது காலப் போக்கில் ஏதேனும் ஒரு காயம் இதர சுற்றுச்சூழல் புற்றுநோய் இப்படியாக நாளுக்கு நாள் முன்நோக்கி செல்லும் வியாதி ஆகும், மேலும் இவ்வகையான முன்நோக்கி செல்லும் பிழைகள் சிறுக சிறுக குவிந்துடும்போது விலங்கின் ஒரு காலனமானது~ து அஹ் தனது செயல்பாடுகளுக்கு எதிராக செயல்பட துவங்குகிறது. புற்றுநோயில் பிழைகளை பெருக்கவைக்கும் பிழற்வுகள் தன்னைத்தானே பெருக்கும் தன்மையை சார்ந்தது, முடிவில் அது பணத்தைப்போல் அ~ அதுக்கேற்ற விரைவில் பெருக்கிக்கொண்டே போகும். ஒரு கலனில் பிழை திருத்தம் எந்திர இயல் விகாரமடைந்து இப்படியாக புற்றுநோய் சில பிழைகளில் ஒரு தொடர் விளைவு ஏற்படுவதால், அவை மேலும் கூடுதலான காரணமாகிறது. பிழைகளால் மேலும் பிழைகள் ஏற்படுவதே புற்றுநோயின் மூல காரணம் ஆகும், மேலும் அதனாலே அதை குணப்படுத்துவதும் கடினமாக இருக்கிறது புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட உயிரணுக்கள் இருந்து, அவற்றில் பத்து உயிரணுக்களைத்தவிர மற்ற அனைத்தையும் அழித்துவிட்டாலும், இந்த உயிர்பிழைத்த பாதிப்படைந்த உயிரணுக்கள் திரும்பவும் தன்னைத்தானே உருவாக்கவோ, அல்லது பிழற்~ பிழற்வுகளை ஊக்குவிக்கும் இதர அணுக்களுக்கு அனுப்பவோ செய்து, மீண்டும் இப்பிரச்சினைகளை author ராண்டா பேசுறாங்க. அதாவது நம்ம நன்றியோடு இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு நமக்கு தெளிவா explain பண்றாங்க உங்க வாழ்க்கையில ஒரு புது மாற்றம் வரணும்னு நினைச்சா நீங்க எதுக்கு எல்லாம் நன்றியோடு இருக்கணுமோ அதுக்கான ஒரு பெரிய list அ முதல்ல போடுங்க. இது உங்களோட ஆற்றலை இடமாற்றி உங்களுக்கு ஒரு புது சிந்தனை வழியை கொடுக்கும். so எப்பவுமே நன்றி உணர்வோட இருங்க. மார்சிஸ்மோர் என்ன சொல்றாருன்னா உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நீங்க கொண்டு வரணும்னா நன்றி உணர்வு தான் அதுக்கான சிறந்த வழின்னு சொல்றாரு. கணவன் செய்ற எல்லா சின்ன சின்ன விஷயங்களையும் மனைவி பாராட்டுறப்போ அந்த கணவனுக்கு ஊக்கம் தான் ஜாஸ்தி ஆகும். எப்பவுமே பாராட்டு கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல செயல்படுவாங்க. so எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு பாராட்டு கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த secret க்கான படத்தை படம் பிடிக்கிறப்போ ஜேம்ஸ் ரே தன்னோட சக்தி வாய்ந்த பயிற்சியை பகிர்ந்துக்கிறார். அதை கண்டிப்பா யாராலையும் மறக்க முடியாது. அன்னையிலிருந்து author ராண்டா ஜேம்ஸ் சொன்ன அந்த process அ தன்னோட வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. தினமும் காலையில் எழுந்ததும் புது நாளை சந்திச்சதுக்காக thank you சொல்லுங்க. bed அ விட்டு எழுந்ததும் ஒரு பாதத்தை கீழே வைக்கிறப்போ thank னும் ரெண்டாவது பாதத்தை கீழே வைக்கிறப்போ you அப்படின்னும் சொல்லுங்க. bathroom க்கு போறப்போ நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் thank you சொல்லுங்க. குளிக்கிறப்போ சாப்பிடறப்போ அந்த நாளுக்காக கிளம்புற வரைன்னு குறைஞ்சபட்சம் author ராண்டா நூறு தடவையாவது thank you சொல்லிடுவாங்களாம். இதுனால அவங்களோட அந்த நாள் சக்தி வாய்ந்த நாளா மாற்றப்படுது. நேத்து நீங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இன்னைக்கு நீங்க வாழற வாழ்க்கைக்கும் நாளைக்கு நீங்க வாழப்போற வாழ்க்கைக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. நன்றி சொல்றது உங்க பழக்கமா மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நிறைய விஷயங்களை நீங்க ஈர்ப்பிங்க. வரலாறுகளை ஆராய்ச்சி பண்ணி பாக்குறப்போ இந்த gratitude தான் எல்லா பாடங்களிலேயும் அடிப்படையான ஒரு விஷயமா இருந்திருக்கு. author வாலஸ் வாட்டில்ஸ் nineteen ten ல தி சயன்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் அப்படின்னு ஒரு book எழுதியிருக்காரு. அதுல நன்றி உணர்வுக்குன்னு ரொம்ப பெரிய chapter ஐயே தனியா எழுதியிருக்காரு. இந்த secret ல தன்னோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட எல்லாருமே தங்களோட நாட்களுக்காக நன்றியோடு தான் இருந்திருக்காங்க. நிறைய பேரு தன்னோட வாழ்க்கையை நன்றி எண்ணத்தோடையும் நன்றி உணர்வோடையும் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. சிறந்த தொழிலதிபரா இருக்க ஜோஸ் சுகமன் இந்த secret படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் author ராண்டாவ contact பண்ணிருக்காரு. இந்த படத்திலேயே அவருக்கு பிடிச்ச பகுதி இந்த gratitude process னு சொல்லிருக்காரு. இந்த gratitude தன்னோட வாழ்க்கையில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 இந்த secret அ நன்றி உணர்வுக்காக முக்கியமா பயன்படுத்துங்க. நன்றியே இல்லாம ஒரு விஷயத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வரணும்னு நினைச்சா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம வெளிப்படுத்துற எண்ணங்களும் உணர்வுகளும் உங்களோட நன்றி இல்லாமையோட இணைஞ்சிருக்கும். அது எல்லாமே எதிர்மறை உணர்வுகளா மாறிடும். அந்த எதிர்மறை உணர்வுகள் எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். பொறாமை, போதாமை இப்படி எந்த negative emotions ஆ இருந்தாலும் நீங்க ஆசைப்பட்டதை உங்ககிட்ட கொண்டுவந்து சேக்காது. உங்களுக்கு என்ன வேணாம்னு நினைக்கிறீர்களோ அதுதான் உங்க கிட்ட கொண்டு வந்து சேக்கும் உங்க கிட்ட வர நல்லதையும் இந்த எதிர்மறை எண்ணங்கள் தடுக்கும். நீங்க புது car வாங்குறீங்க ஆனா அந்த car வாங்குனதுக்கு நீங்க நன்றியோடு இல்ல அப்படின்னா அதுக்கான frequency தான் உங்ககிட்ட இருந்து அதிகமா வெளிப்படும். இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கு நன்றி சொல்லுங்க அப்படி சொல்றப்போ இந்த law of attraction அந்த விஷயங்களை திரும்ப திரும்ப உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாபெரும் விஞ்ஞானியான ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் science, space, gravity பத்தின நம்முடைய எண்ணத்தை மொத்தமா மாத்துனாரு. அவரோட வறுமை பின்னணியும் அவருடைய வறுமையான ஆரம்ப வாழ்க்கையும் நீங்க நினைச்சு பார்த்தா இவரால எப்படி இவ்ளோ அடைய முடிஞ்சது வாய்ப்பே இல்லை அப்படின்னு தானே சொல்லுவீங்க. ஐன்ஸ்டைனுக்கு secret பத்தின முழு விஷயங்களும் தெரியும். அதுதான் thank you இந்த thank you வ ஒரு நாளைக்கு நூறு தடவையாச்சும் சொல்லுவாராம். தங்களோட வேலைக்கான ஆர்வத்தை தூண்டுனதுக்காகவும் கற்றுக் கொள்றதுக்கான ஆர்வத்தை தூண்டுனதுக்காகவும் எல்லா விஞ்ஞானிகளுக்கும் அவரு நன்றி சொல்லி இருக்காரு. creative process நம்ம பார்த்திருப்போம். அதுல ask அப்படிங்கிற first step ல நான் ரொம்ப சந்தோஷமாவும் நன்றியோடவும் இருக்கேன். அப்படின்னு கேக்க ஆரம்பிங்க அப்படின்னு பாப் ட்ராப்டர் advice பண்றாரு. நீங்க ஆசைப்பட்டதை அடைஞ்சதுக்காக நன்றி சொல்றப்போ நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு சக்தி வாய்ந்த signal அ அனுப்புறீங்கன்னு அர்த்தம். அந்த signal என்ன சொல்லும்னா உன்கிட்ட இது ஏற்கனவே இருக்கு. ஏன்னா நீ தான் அதுக்கு நன்றியோடு இருக்கியே அப்படின்னு சொல்லும். so எப்பவுமே காலைல bed அ விட்டு எழுந்துக்கிறப்போ நன்றி சொல்ற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. நாளைக்காகவும் முன்கூட்டியே நன்றி சொல்லுங்க. அடுத்ததா visualization process பத்தி author ராண்டா பேசுறாங்க. பல நூற்றாண்டுகளா வாழ்ந்த மிகச்சிறந்த ஆசிரியர்களால் தான் இந்த visualization process கற்றுக் கொடுக்கப்படுது. nineteen twelve ல சார்லஸ் ஹானல் எழுதின தி மாஸ்டர் கீ சிஸ்டம் அப்படிங்கற book ல visualization ல முன்னோடி ஆகறதுக்காக இருபத்தினாலு வாராந்திர பயிற்சி கொடுத்திருப்பாரு. அதை வச்சு நம்ம ஆசைப்பட்டதை எளிமையா அடைய முடியும். இந்த visualization ல நீங்க அதிகமா கற்பனை பண்ணுவீங்க. அப்படி பண்றப்போ உங்களோட mind ல உங்களோட ஆசைகள் எல்லாமே படமா பதிய ஆரம்பிக்கும். அதே படத்தை நீங்கள் திரும்பத் திரும்ப பாக்கறப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க சக்தி வாய்ந்த frequency ய வெளியிடுவீங்க. அப்போ law of attraction அந்த சக்தி வாய்ந்த signal அ பிடிச்சு திரும்ப உங்ககிட்டயே அனுப்பி வைக்கும். அதாவது நீங்க உங்க mind ல படமா பார்த்த கற்பனை விஷயம் நீங்க வெளிப்படுத்தின signal மூலமாகவும் law of attraction மூலமாகவும்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

ஒலிம்பிக் athletes எல்லாரையும் select பண்ணி running event ல இருக்கிற மாதிரி அவங்க mind ல மட்டும் imagine பண்ண சொல்றாங்க. அந்த ஒலிம்பிக் athletes உம் running race ல இருக்கிற மாதிரியே கற்பனை பண்றாங்க. அவங்களோட brain activity ய check பண்றதுக்காக bio feedback equipment ஓட அந்த athletes ம் அனுப்பிச்சிடுறாங்க. நிஜத்துல ஓடுறப்போ எப்படி எல்லாம் muscles fire ஆகுமோ அதே மாதிரி கற்பனையில இந்த athletes ஓடுறப்பவும் அதே muscles fire ஆகுது இது எப்படி possible எப்படின்னா நம்ம mind க்கு நிஜம் எது பொய் எதுன்னு வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது. எதை நினைக்கிறோமோ அதை தான் நம்ம mind உண்மைன்னு நம்பும். நிறைய கண்டுபிடிப்பாளர்கள் பண்ண கண்டுபிடிப்பு எல்லாம் சிந்திச்சு பாருங்க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 இப்படி ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கணும்னு அவங்க mind ல வந்த அந்த எண்ணமும் அந்த கண்டுபிடிப்போட imagination ம் தான் இன்னைக்கு இந்த உலகத்துல பல பொருட்களை உருவாக்கி இருக்கு. அவங்க தான் mind ல பார்த்த விஷயத்தை அவங்களோட mind ஒரு picture ஆ save பண்ணிக்கும் அதை இந்த பிரபஞ்சம் இந்த உலகத்துக்கு அவர் மூலமா ஒரு invention ஆ கொண்டு வந்திருக்கு இந்த கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாருக்கும் secret பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்தப் பிரபஞ்சத்தோட சக்தி பத்தியும் ஆற்றல் பத்தியும்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 ஒவ்வொரு நாளும் நம்ம பெரிய பலன்களை அடைஞ்சுக்கிட்டே இருக்கோம். மத்த inventors மாதிரி எல்லாம் என்னோட mind வேலை செய்யாது அவங்களை மாதிரி கற்பனை திறன் எல்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் secret பத்தின உண்மைகளை நீங்க அறிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளவு நாள் நீங்க நினைச்சதெல்லாம் பொய்ன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க கற்பனை பண்ணி பாக்கிற விஷயங்கள் எல்லாம் நிஜ வாழ்க்கையில உண்மையா நடக்கும். நம்ம உணர்வுகள் தான் attraction அ உருவாக்கும். வெறும் picture ஐயும் thought ஐயும் மட்டும் வச்சிட்டில்லாம உணர்வுகளும் இருக்கணும்.

நீங்க ஒரு விஷயத்தை visualize பண்ண ஆரம்பிக்கிறப்போ உணர்வுகளோடு ஆரம்பிக்கணும். அது நிஜமா நடந்தா எந்த மாதிரி உணர்வ வெளிப்படுத்துவீங்களோ அதே மாதிரி உணர்வுகள் இருக்கணும். இந்த உணர்வு இல்லைன்னா உங்களால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 இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே visualize பண்றதுக்கான சக்தி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றதை மட்டும் பண்ணுங்க beach பத்தி உங்க mind ல என்ன எல்லாம் இருக்கோ அந்த எண்ணம் எல்லாத்தையும் வெளியேத்துங்க. அதுல இருக்க கடல், மணல் கடைங்க, படகு, மீன் ஓரமா போட்டுருக்க chair இது எல்லாத்தையுமே உங்களோட mind ல இருந்து நீங்க வெளியேத்தணும். இப்போ உங்க mind ல என்ன இருக்கு? கண்டிப்பா beach மட்டும்தான் இருக்கு. நான் எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேனோ அதெல்லாம் தான் உங்க mind ல இருக்கும். அப்போ உங்ககிட்ட கற்பனைத் திறன் இருக்கா இல்லையா? நான் சொன்ன விஷயங்களை தானே நீங்க கற்பனை பண்ணிருக்கீங்க? அப்போ உங்களுக்கும் visualize பண்ற திறமை இருக்கு. ஒருத்தனுக்கு visualize பண்ண தெரிஞ்சாலும் தெரியலைன்னாலும் அவன் தானாவே visualize பண்ண தான் செய்வான். வெற்றிக்கான ரகசியம் எப்படி இந்த visualization ஐ சரியா பண்றது? doctor ஜான் டிமார்ட்டினி ஒரு seminar ல தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாரு. ஜான் என்ன சொல்றாருன்னா நீங்க ஒரு விஷயத்தை mind ல hold பண்ணணும்னு நினைச்சு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 அந்த beach ல நீங்க நடந்து போற மாதிரி, அந்த மண்ணு பட்டு போல உங்க கால்ல படற மாதிரி, அங்க கடல் தண்ணீல உங்க காலை நனைக்கிற மாதிரி, கடையில நிறைய பொருட்களை வாங்குற மாதிரி இப்படி எல்லாம் கற்பனை பண்ணுங்க. இது மாதிரி movement லயே imagination பண்றப்போ உங்க mind ல அந்த picture ரொம்ப நேரம் நிலையா நிக்கும். ஏன்னா ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து visualize பண்றீங்க. so எல்லாமே நல்லா பதியும். law of attraction ஓட சக்தியை நிரூபிக்கிற மாதிரி author ரெண்டு உண்மை கதைகளை பகிர்ந்துக்குறாங்க. முதல் கதை ஜீனி அப்படிங்கற ஒரு women ஓட கதை இந்த secret படத்துக்கான DVD அ வாங்கி ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு தடவையாச்சும் அதை பார்த்து அதுல சொல்லப்பட்டிருக்க message ஒவ்வொண்ணையும் தன்னோட எல்லா அணுக்கள்க்குள்ளேயும் போய் சேர விடுவாங்களாம். அந்த secret movie ல பாப் ப்ராக்ட்டரோட message அவங்களை ரொம்பவே impress பண்ணிருக்கு. அவரை meet பண்ணா நல்லா இருக்கும்னு ஜீனி நினைக்கிறாங்க. ஒரு நாள் காலையில letter எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க. அப்போ அந்த post man பாப் ப்ராக்ட்டரோட mail அ தெரியாம இவங்க வீட்டு address ல deliver பண்ணிடுறாரு. ஜீனி வீட்டுக்கு நாலு block தள்ளி தான் பாப் ப்ராக்ட்டரோட வீடு இருக்குன்னு அந்த letter ல இருக்க address பாக்குறப்ப தான் ஜீனிக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம ஜீனியோட வீட்டு number ம் பாபோட வீட்டு number ம் ஒண்ணா இருந்துருக்கு. உடனே அவங்க அந்த letter எடுத்துட்டு பாப் வீட்டுக்கு போறாங்க. பாப் எப்பவுமே வீட்ல இல்லாம teaching காக உலகத்துல இருக்க நிறைய இடங்களுக்கு சுத்திட்டு இருப்பாரு. ஆனா அன்னைக்கு ஜீனியோட எண்ணம் இந்த பிரபஞ்சத்தில் reach பண்ணி law of attraction மூலமா பாப் ப்ராக்டர் தான் கதவை திறந்தாரு. so எந்த அளவுக்கு இந்த law of attraction ஓட power இருக்குன்னு பாருங்க. அடுத்ததா ரெண்டாவது கதை பத்து வயசு பையனான கால்வின் ஓட கதை. அவனுமே இந்த secret படத்தை பாத்துருக்கான் அது அவனுக்கு ரொம்பவும் புடிச்சி இருந்ததுன்னும் சொல்றான். கால்வின் ஓட family ஒரு வாரம் leave கிடைச்சிருக்குன்னு disney world க்கு போயிருக்காங்க. முதல் நாள்ல அவங்க ரொம்ப பெரிய வரிசையில காத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதனால அன்னைக்கு night தூங்குறப்போ கால்வின் என்ன பண்றான்னா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

எல்லா ride க்கும் special ஆன ticket கிடைக்குது. கால்வின் கேட்டதுக்கு அதிகமாகவே அவனுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. அன்னைக்கு காலைல epcot ல நுழையறதுக்காக நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் நின்னுட்டு இருந்தாங்க. ஆனா தன்னோட குடும்பம் மட்டும் ஏன் முதல் குடும்பமா தேர்ந்தெடுக்கப்பட்டுருக்குன்னு கால்வின்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவன் அந்த ரகசியத்தை பயன்படுத்தினதுனால தான் அவனுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. so law of attraction க்கு சக்தி ரொம்ப அதிகம். ஆனா உங்களோட எண்ணங்கள் மேலே ஒரு துளி சந்தேகம் வந்தாலும் அடுத்தடுத்த law of attraction உங்களுக்கு சந்தேகத்தை மட்டும் தான் கொடுக்கும். சந்தேகம் வந்தா அது அப்போவே உங்க mind ல இருந்து துரத்திடுங்க. நான் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டே இருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு உங்க எண்ணத்தை replace பண்ணுங்க. visualization னால தன்னோட அம்மா ஒரு புது வீடு வாங்கினது பத்தின அனுபவத்தை author ராண்டா நம்ம கூட பகிர்ந்துக்குறாங்க. ஒரு வீட்டுக்கு நிறைய பேர் பல offer கொடுத்து book பண்றாங்க. ஆனா அது author ரோட அம்மா வாங்கணும்னு நினைக்குறாங்க. so அந்த secret ஐ பயன்படுத்தி அந்த வீட தன்னோடதா மாத்திக்கணும்னு அவங்க அம்மா முடிவெடுக்குறாங்க. author ராண்டாவோட அம்மா கீழே உட்காந்து அவங்க பேர் எழுதி அதுக்கு கீழ அவங்க புது வீட்டோட address அ எழுதுறாங்க. ஒரு தடவை மட்டும் இல்லாம திரும்பத் திரும்ப எழுதுறாங்க. அந்த புது வீட்ல அவங்க ஆசைப்பட்ட மாதிரியான எல்லா பொருட்களையும் வாங்கி வைக்கிற மாதிரி கற்பனை பண்றாங்க. பல மணி நேரம் அவங்க இதையே செஞ்சிட்டு இருக்குறப்போ உங்களோட offer accept பண்ணிட்டோம்னு

ஒரு summary மாதிரி பாக்கலாம். number one எதிர்பார்ப்புகள் ரொம்பவே சக்தி வாய்ந்த attractive force என்ன விஷயம் வேணுமோ அதை எதிர்பாருங்க எது வேணாமோ அதை எதிர்பார்க்காதீங்க. number two நன்றி உணர்வு தான் நம்ம energy ய shift பண்றதுக்கான powerful process நம்ம வாழ்க்கைக்கு எது வேணுமோ அதை கொண்டு வர்றதுக்கு gratitude தான் சிறந்த வழி. உங்ககிட்ட ஏற்கனவே என்ன இருக்கோ அதுக்கு நன்றியோட இருங்க. இதுனால நீங்க நிறைய நல்ல விஷயங்களை attract பண்ணுவீங்க. next number three உங்க வாழ்க்கையில இனிமேல் கிடைக்க போற எல்லாத்துக்கும் advance ஆ நன்றி சொல்றதுனாலேயும் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு signal அனுப்புவோம். so law of attraction நம்ம எந்த விஷயத்துக்காக முன்னாடியே நன்றி சொன்னோமோ அது அப்படியே நமக்கு கொடுத்திடும். number four visualization அப்படிங்கிற technique ல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்க mind ல கற்பனை பண்ணிட்டு enjoy பண்ணலாம். நீங்க visualize பண்றப்போ நீங்க சக்தி வாய்ந்த எண்ணங்களை உருவாக்குவீங்க. அதை இப்பவே நீங்க அடைஞ்சிட்ட மாதிரி உணர்வீங்க. இதுக்கு காரணம் உங்க கற்பனை எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு போய் law of attraction மூலமா அது நிஜமா மாற்றப்படும். number five இந்த law of attraction உங்க வாழ்க்கையில அதிக பங்கு அளிக்கணும்னா அதை ஒரு தடவை மட்டும் பயன்படுத்திடாம அதை பயன்படுத்துறதை உங்க பழக்கவழக்கமா மாத்துங்க. number six ஒவ்வொரு நாளோட முடிவுலயும் அதாவது நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நாள் முழுக்க நடந்த எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க. அன்னைக்கு நடந்த ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காம இருந்திருந்தா புடிச்ச மாதிரி கற்பனை பண்ணிட்டு தூங்குங்க. அப்பதான் அன்னைக்கு நாளை நீங்கள் நல்ல முறையில் முடிச்சு இருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்த chapter போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை கேக்கலாம். முதல் நாள் class ல teacher எல்லா மாணவர்கள் கிட்டயும் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை காட்டி இது யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே class ல இருக்க எல்லாருமே கைய தூக்குறாங்க. இந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை கசக்கிட்டு அதுக்கப்புறம் கேக்குறாங்க இது யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு. அப்பவும் எல்லா students ம் கைய தூக்குறாங்க. உடனே teacher அந்த காசை கசக்கி கீழ போடுறாங்க. அப்போ கூட யாருமே கையை கீழ இறக்கலை.

hello zomato வா sir? சரி. என்ன service நடத்திட்டிருக்கீங்க? இல்ல எனக்கு புரியல First உங்க பேர் சொல்லுங்க. யார் நீங்க? உங்க பேர் சொல்லுங்க. இல்ல sir. உங்க பேர் சொல்லுங்க. நா எத்தன தடவதா call பண்றது சொல்லுங்க. எத்தன தடவ என்ன service first நடத்துறீங்க? ஒரு food order பண்ணா ஒரு food order பண்ணா ஒரு food order பண்ணா ஒன்னு delivery late ஆகுது இல்லனா wrong delivery கொடுக்கறீங்க. என்ன sir கவனிச்சுதா கவனிச்சுதா pack பண்றீங்களா? Address எல்லாமே தெளிவா கேக்கறீங்க. ஆயிரத்தெட்டு question கேக்கறீங்க அப்போ வந்து okay நாங்க order பண்ண நாங்க வந்து பொய் சொல்றோமா? சொல்லுங்க Delivery fast ஆ பண்றீங்க எல்லா இடத்துக்கும் ஒரு சில நேரம் late ஆக்கிடறீங்க. இன்னைக்கு நா பாத்தீங்கனா நா order பண்ணது full லாவே மாறி தப்பா வந்திருக்கு. நா order பண்ண item வேற எனக்கு வந்திருக்கறது என்னோட name வந்து சோனா கோபால். Sorry புரியல உங்க voice கேக்கல ஆமா sir அதேதா

கண்டிப்பா. இந்த மாதிரி ஆயிரம் questions கேக்கறீங்க. app install பண்ணும்போதும் ஆயிரத்தெட்டு இது கேக்கறீங்க எல்லாம் fill பண்றோம். ஆனா ஒரு food order பண்ணா மட்டும் ஒழுங்கா இருக்க மாட்டேங்குது. ஒன்னு delay பண்ணிடுறீங்க இல்லனா order miss பண்றீங்க. IDnote பண்ணிக்கோங்க five two six one sir five two six one ஆமா சொல்லுங் sir ஆஹ் இருக்கேன் சொல்லுங்க delivery லாம் ஆயிருச்சு sir. ஆனா நா என்ன சொல்றேன் கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. நா order பண்ண items வேற எனக்கு இங்க வந்திருக்க items வேற. உங்க order லயே தெரியுமே நா என்னென்ன order பண்ணிருக்கேனு உம் உம் mutton பிரியாணி, chicken பிரியானி, sixty five ரெண்டு okay ங்களா ஆனா எனக்கு இங்க வந்திருக்கறது என்ன தெரியுமா? veg pulao வந்திருக்கு ரெண்டு. veg pulao தா ரெண்டு வந்திருக்கு. veg pulao. வெறும் veg rice மட்டும் வந்திருக்கு ஆமா sir அப்போ open பண்ணி பாத்தது நாங்க என்ன loose ஆ? நாங்க சொல்றவங்க என்ன நாங்க பொய் சொல்றேனா? நா order பண்ணது என்னனு நீங்களே சொல்றீங்க. நா கூட சொல்லல நீங்களே சொல்றீங்க. so எனக்கு வந்திருக்கறது வெறும் veg pulao தா. வேனுனா photo எடுத்து உங்களுக்கு அனுப்பவா? அப்படிதா நம்புவீங்களா? இல்ல நீங்களே வந்து பாத்துட்டு போறீங்களா? சொல்லுங்க. order பண்ணது ஒரு item, வந்திருக்கறது ஒரு item. இப்டிதா வந்து service பண்ணுவீங்களா? sorry புரியல நீங்க

sir நீங்க திருப்பி திருப்பி நடந்திருக்க வாய்ப்பில்ல வாய்ப்பில்லனுதா சொல்றீங்க. ஆனா இப்படிதா நடந்திருக்கு. அத accept பண்ணிக்கிறீங்களா first அப்பறம் நாங்க ஏன் பொய் சொல்லனும்? எனக்கு என்னோட order அ திருப்பி கொடுங்க. நா order பண்ணது எனக்கு கொஞ்ச நேரத்தில இன்னும் five minutes ல வரனும்.

check பண்ணுங்க sir. இதேதா சொல்றீங்க. இப்போ wrong அ delivery ஆயிருக்கே. அத நாங்க அப்போ அத என்ன சொல்றது? photo எதும் எடுத்து அனுப்பனுமா இந்த number க்கு? அது சொல்லுங்க நா அனுப்பறேன். இல்லனா உங்க whatsapp number கொடுங்க நா அனுப்பறேன். zomato உங்க இதுதா போட்டு இருக்குது. check பண்ணிட்டிங்களா?

இதுதான sir நானும் அப்போல இருந்து சொல்லிட்டிருக்கேன் மாத்தி delivery பண்ணிட்டீங்க நீங்க. என்னோட food வந்து வேற யாருக்கோ delivery ஆயிருக்கு. உங்களையும்தான sir call பண்ணி இந்த மாதிரி திட்டிருப்பாங்க. ஏன் sir customer அ இப்டி இது பண்ணிட்டிருக்கீங்க? service நல்லா இருக்குன்னுதான எல்லாரும் உங்கள தேடி வர்ராங்க. இப்போ இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? இல்ல முன்னலாம் ரொம்ப super ஆ இருந்துச்சு. correct time க்கு order பண்ணா correct time க்கு வந்துரும். correct டா கொடுத்து விடுவாங்க. அப்போ அவங்க யாரு? அவங்கள கூப்பிட்டு action எடுங்க. அவங்கள வேலைய விட்டு அனுப்புங்க. order பண்ணா ஒவ்வொரு time மும் இந்த மாதிரி தப்பா தப்பா order பண்ணா எப்படி customers உங்களோட zomato டோல தேடி வருவாங்க. ஆமா ஒவ்வொரு time மும் இப்படிதா சொல்வீங்க. போன time அப்படிதா order ஏதோ miss ஆயிருச்சுன்னு சொல்லி இதே மாதிரிதா complaint பண்ணிருந்தோம். வேணுனா பாருங்க எடுத்து பாருங்க complaint list ல இருக்கும். daily அடிக்கடி இப்படி என்னைக்காவதுதா order பண்ணி சாப்பிடுவோம். அன்னைக்கும் இந்த மாதிரி ஏதாவது mistake னா என்ன பண்றது? இதுக்கு நாங்க direct டாவே hotel போய் சாப்ட்ரலாம் போல. இங்க hotel போக முடியல, இது சமைக்க முடியலங்கற பட்சத்திலதா உங்களுக்கு order பண்றோம். அதுலயும் இப்படி இது பண்ணா, நாங்களே tension லதா எல்லாம் பண்றோம். நீங்க இந்த மாதிரி பண்ணா என்ன sir பண்றது சொல்லுங்க. தனிப்பட்ட employee தனிப்பட்ட employee னு சொல்லாதீங்க. அவங்க வந்து delivery பண்றது அவங்க வேலை. அத pack பண்ணி கொடுக்கறது அங்க இருக்கறவங்களோட வேலதா. okay ங்களா. அப்போ நீங்க ஏதோ change பண்ணி address change பண்ணி கொடுத்திருக்கீங்க.

so, எனக்கு வந்து இன்னைக்குள்ள order தர்றீங்களா இல்ல என்னோட amount refund பண்றீங்களா? okay எனக்கு five minutes ல என்னோட order வேணும். தருவீங்களா? five minutes எனக்கு order நா first order பண்ணியே half an hour கழிச்சுதா வந்துச்சு. இப்போ five minutes ல அதுவும் order wrong கா எடுத்திருக்கீங்க. இத change பண்ணிட்டு நீங்க வந்து கொண்டு வர்ரதுக்குள்ள எப்படி five minutes ல வருவீங்க? okay இப்போ okay sir. இப்போ five minutes ல order வருமா இல்ல, வரலனா நா மறுபடியும் call பண்ணி உங்களுக்கு refund எடுத்துக்கோங்க. என்னோட amount refund பண்ணுங்கனு சொல்லிருவேன். என் order மறுபடியும் cancel பண்ணிரனும் okay ங்களா? next time லாம் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க sir. எவ்ளோ time தா நாங்களும் இப்டியே சொல்லிட்டிருப்போம். ஒவ்வொரு time மும் feedback கொடுத்து கொடுத்து கொடுத்து நீங்க திருப்பி திருப்பி இதேதா பண்றீங்க. Next time லாம் இந்த மாதிரி பண்ணுச்சுனா நாங்க complaint பண்ற மாதிரிதா இருக்கும். இல்லனா நாங்க உங்கள விட்டுட்டு நாங்க வேற ஆளதா தேடி போற மாதிரி இருக்கும்.

okay sir உங்க பேர் சொல்லுங்க sir. ஏன்னா நீங்க வந்து இப்போ call பண்ணிருக்கீங்க. அப்பறம் நா மறுபடியும் call பண்றப்போ யார் எடுப்பாங்கனு தெரியாது. அதா sir உங்க name சொல்லுங்க. நா மறுபடியும் five minutes ல நீங்க வந்து கொடுத்துருவேனு சொல்றீங்க. so உங்கள நம்பி நா எப்படி phone வைக்கறது எங்கள சமாளிக்கறது sir நா இப்போ சொன்னேன் five minutes னு சொன்னேன். five minutes ல வந்துருவாங்க எங்க team fast டா இருப்பாங்க அப்படி இப்படினீங்க. இப்போ என்னடான்னா ten to seven minutes ங்கறீங்க. இப்போ ten னு வீங்க அப்பறம் fifteen னு வீங்க, half an hour ஆயிரும். அதுவரைக்கும் நாங்க சாப்டாம உட்காந்திருக்கனும். வந்ததே wrong order first. இதுல நாங்க half an hour வேற சாப்டாம உட்கார்ந்திருக்கனுமா? என்ன sir பேசறீங்க? ஒரு matured ஆ படிச்சவங்கக்கிட்ட மாதிரிதா பேசறீங்களா சொல்லுங்க. travel பண்ற time தா sir நா இல்லனு சொல்லல. அப்போ நீங்க correct ஆ என்னோட order receive பண்ணிருக்கனும்ல. நீங்க எதுக்கு wrong order கொடுத்தீங்க? அது கவனிச்சு check பண்ணி அனுப்பறதுவிட உங்களுக்கு வேற என்ன வேல அங்க? நீங்க என்ன பண்ணிட்டிருந்தீங்க? sorry சொல்லாதீங்க sir எல்லா இடத்துலையும் இப்டி பண்ணி first sorry சொன்னா எதுவும் தப்பில்லனு ஆயிடுமா சொல்லுங்க. இப்போதா five minutes னு சொன்னீங்க. அப்போ அதுக்குள்ளயே ten to seven றீங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில நா பேசிட்டே இருந்தா fifteen minutes half an hour ஆக்கிருவீங்க. correct தானே? சரி அரை மணி நேரம் வச்சுக்கோங்க. பொறுமையா அவங்க எங்கேயாவது போய் area தெரியாம சுத்திட்டு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆக்கிடறாங்க. நா யாருக்கு phone பண்ணனும்? நா பண்ணாலும் அவங்களுக்கு reach ஆகாது. உங்களுக்குதா நா கூப்டற மாதிரி இருக்கும். இல்ல அவங்க பண்ணாதா நா எடுக்கற மாதிரி இருக்கும். எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்கறது? வந்த order ஒழுங்கா வந்திருந்துச்சுனா இவ்ளோ பிரச்சினை தேவையா சொல்லுங்க? உங்க மேல தான mistake இருக்கு. ஆகாது ஆகாதுனு சொல்லாதீங்க. இப்படிதா பண்ணிட்டிருக்கீங்க ஒவ்வொரு time மும். எதாவது ஒரு mistakes வந்துட்டே இருக்கு okay sir. உங்க name சொல்லுங்க. five minutes ten to seven minutes றீங்க. okay நா இவ்ளோ நேரம் wait பண்ணேன். wrong order ஆயிருச்சு okay. நா accept பண்ணிக்கறேன். adjust பண்ணிக்கறேன். உங்க name சொல்லுங்க. திருப்பி எனக்கு வந்து இந்த ten to seven minutes ல எனக்கு வரலனா திருப்பி இதே number க்கு உங்களுக்கு call பண்ணுவேன். இல்லனா யார் எடுத்தாலும் பரவால்ல. உங்க பேர் சொல்லுங்க. நீங்க எடுப்பீங்களா யார் எடுப்பீங்கனு யார் சொல்றது. நா கேக் நா கேக்கறதுக்கு பதில் சொல்லுங்க sir. உங்க name சொல்லுங்க. ஏன் நீங்க சொல்ல மாட்டேக்கிறீங்க? சிவக்குமாருங்களா. okay sir. நா two to seven minutes நா wait பண்ணி பாப்பேன். எனக்கு என் order வரலனா இந்த number க்கு நா வந்து call பண்ணி, யார் எடுத்தாலும் பரவால்ல. நா உங்க name சொல்லிதா கேப்பேன். கேக்குட்டுங்களா sir. line லதா இருக்கீங்களா cut பண்ணிட்டீங்களா? உங்க நா இன்னும் பத்து நிமிஷத்தில call பண்ணுவேன். இல்லனா யார் வேணுனாலும் உங்களோட பேர் சொல்லி உங்க மேலதா complaint பண்ணுவேன். wrong order எடுத்தீங்க பத்து நிமிஷத்துல தர்ரேனு சொன்னீங்க ஆனா இவர் இப்போ சொன்னார் தரலனு சொல்லி நா கேக்கட்டுங்களா? extra வந்துட்டு pay okay okay இன்னொரு doubt என்னன்னா இங்க வந்து நின்னதுக்கப்பறம் wrong order ஆயிடுச்சு, அதனால இன்னும் amount extra pay பண்ணனுனுலாம் கேக்க மாட்டீங்கல்ல? நல்லா note பண்ணிக்கோங்க. என்னோட order ஒரு chicken பிரியாணி, ஒரு mutton பிரியாணி, ரெண்டு sixty five packet சொல்லிருந்தேன். correct இந்த order next order இப்போ correct டா வரனும். இதுலையும் எதாவது mistakes பண்ணிங்கனா okay இதே location க்கே delivery பண்ணிருங்க okay ங்களா இப்போ மறுபடியும் order எடுக்கறதுக்கு வந்து ஏதாவது OTP வருமா?

அஹ் hello நாங்க வந்து நாகர்கோவில் சுகாதாரத்துறையில இருந்து பேசறோம் ஆஹ் சொல்லுங்க ma'am

சுகாதாரத்துறைல நான் வேலை பாக்கறேன்

அஹ் okay ma'am உங்க name என்னென்னு தெரிஞ்சிக்கலாமா ma'am அஹ் okay ma'am corona வுக்காக ஆமா ma'am

ஆஹ் ma'am எங்களுக்கு main ஊரு என்ன அப்டின்னா செங்காபுரம் ma'am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

ஆமா ma'am ma'am நாங்க என்னனா ஆஹ் ஒரு office மாதிரி தான் ma'am நடத்திட்டுருக்கோம் நாங்க சுகாதாரத்துறையினால எல்லா team ம் இங்க தான் இருக்கு ma'am நாங்க எது தேவைப்படும்போது இப்போ ஆளுங்க office லையும் work பண்ற மாதிரி இருக்கு நாங்க வெளியே போய் work பண்ற மாதிரியும் இருக்கு ma'am வெளியேயும் work பண்றதுன்னா casecorona வுக்கு corona வுக்கு எப்படி எல்லாம் ஊசி போடறாங்கன்னு அதப்போய் பாக்கணும் ma'am வெளி team ல என்ன செய்றாங்க அப்படின்னா அஹ் வீடு வீடா போய் காய்ச்சல் இருக்கா இல்லைன்னா ஏதாச்சும் பெருசா ஏதாச்சும் நோய் இருக்கா அந்த மாதிரிலாம் check பண்ணிட்டு இருக்காங்க ma'am அதுக்கு பிறகு ஆஹ் எங்க office ல இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா எத்தனை பேர் பாத்தா~ ஊசி போட்டிருக்காங்க அப்புறம் எத்தனை பேரு ஊசி போடலை எத்தனை பேர் மொத்தமா இருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருக்குறாங்க ma'am

ஆஹ் ma'am எங்கயோ~ ஏ~ தெரிஞ்ச ஊரு தெரி~ எல்லா ஊருக்கும் போறோம் ma'am நாங்க first உ first உ எங்ககிட்ட தான் ma'am இருந்துச்சு இப்ப தான் மாறிருக்கு

அதுக்கு பிறகு ஆமா ma'am ஆ~ அதை இப்ப நாங்க மாத்திட்டோம் first உ வந்து ma'am okay வா ma'am இந்த ஊர்லாம் first உ

ஆமா ma'am ஆமா ஆமா ma'am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

வீட்டுல weekly weekly check பண்றதுக்காக hundred வாங்கி அவங்களுக்கு அஹ் இப்~ contract ல வேலை பாப்~ பாப்பாங்கல்லே ma'am girls லாம்

ஒருத்தரு பாக்கறது அந்த மாதிரிலாம் வீட்~ வீடு வீடா போய் பாப்பாங்க ma'am அவங்க கிட்டயும் நாங்க கொஞ்சம் கொடுத்து ஒப்ப~ ஒப்படைச்சிருக்கோம் ma'am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

ஆமா ma'am பாத்து details அ பாத்து எல்லாமே details correct ஆ சொல்லிருவாங்க ma'am

அத்~ அது எங்களுக்கு வ~ அ~